நீங்க போய் reach ஆயிருவீங்க two fifty rupees ஆகும் next பாத்தீங்கன்னா two thirty க்கு ஒரு bus இருக்குது ma'am two thirty க்கு நீங்க வந்து bus ஏறுனீங்க அப்படின்னா, seven forty-five க்கு, நீங்க வந்து reach ஆகிருவீங்க அதுவும், two fifty-nine rupees ஆகும் next பாத்தீங்கன்னா early morning four fifty